இங்க ஒரு ரூம் இருக்கு. இங்க நறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. சிட்டிங் சார் வச்சிருக்காங்க.

இதெல்லாம் நெறைய பாக்ஸ்ல போட்டு வெச்சிருக்காங்க.

இங்க ஒருத்தர் எலிபன்ட் தும்பிக்கை மேல உக்காண்ட்ருக்காங்க.

இங்க ஒரு கியூ_ஆர் ஸ்கேனர் இருக்கு.

சைடுல நறைய வாட்டர் பாட்டில்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க.

உக்கான்ருக்கவங்களுக்கு பேக் சைடுல ஹிந்தில எழுதி போட்ருக்காங்க.

ஒருத்தர் நின்டுட்டு கைல பேப்பர் வெச்சிட்ருக்காரு.

இதோட சீலிங் வந்ட்டு வைட் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க.

நெறையா வெஹிகல்ஸ் ரோட்ல போயிட்டு இருக்கு.

சைட்ல ஒரு கார்பெட் போட்டிருக்காங்க கிரீன் கலர்ல .

லேடி ரெட் கலர் சேரி வேர் பண்ணிருக்காங்க அந்த மென் பர்புல் கலர் ஷர்ட் வேர் பண்ணிருக்காங்க.

பாஸ்டியர் இன்ஸ்டியூட் சொல்லி தமிழ் இங்கிலிஷ் ஹிந்தி மூனு லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க.

இங்க நடக்கறக்கு ஃப்ளோர் நீட்டா வச்சுருக்காங்க.

இந்த ஸ்டேச்சு பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கு.